அஹ் ஆன்மீக சுற்றுலா தலத்தோட சேர்ந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இடம் இருக்கு அது எங்க இருக்குன்னு பாத்திங்கன்னா கோயம்பித்தூர்ல இருக்குற வெள்ளையங்கிரி மலை அங்க ஒரு சிவன் கோயில் இருக்கு ஏழாவது மலைல இருக்கு அங்க நான் நிறையா வாட்டி போயிருக்குறேன் அஹ் வெள்ளையங்கிரி மலை பாத்திங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கும் இங்க தெங்கைலாய மலைன்னும் இத சொல்லுவாங்க நம்ப வந்து இமயமலைக்கு போறதுக்கு நிகரான ஒரு திருப்தி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அது பாதைகள் வந்து ரொம்ப கரடுமுரடா தான் இருக்கும் ஹம் அது பாத்திங்கன்னா வந்து அஹ் நிறைய மலைப்பாதைகள் மாதிரி பாதையெல்லாம் அமைத்து வைத்திருக்க மாட்டாங்க நம்ப வந்து பாதைய உருவாக்கிக்கொண்டு போற மாதிரி இருக்கும் ரொம்ப கரடுமுரடாகலா இருக்கும் அது வந்து ஒரு முக்கிய சுற்றுலா தலங்களாவுலே இருக்கு வெள்ளி வளர்ப்படத்தை மூடியது போல தோற்றமளிக்கும் அஹ் வெள்ளையங்கிரி என்ற பெயர் வந்து எப்படி வந்துச்சு அப்படின்றத வந்து நிறைய பேர் நிறைய வரலாறா சொல்லுறாங்க

இந்த அடிவார பகுதியில வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோயிலேக் கீழ இருக்கு மூவாயிரத்தி ஐந்நூறு அடி அதாவது மூவாயிரத்தி ஐந்நூறு அடி கடல் மட்டத்துல இருந்து உயரமா இருக்குறது தான் இந்த மலை அதாவது வந்து கடல் மட்டத்துல இருந்தே ஒரு ஐயாயிரம் அடியிலே இருந்து ஆயிரத்தி ஐநூத்தி இருவத்தி நாலு அஹ் சதுர கிலோமீட்டர் வரைக்கும் இது இருக்குது இந்த மலை வந்து ஏழு மலை இருக்கு மொ மொத்தமா ஏழு மலை இருக்கு அஞ்சரை கிலோமீட்டர் தூரம் அஹ் நடைபாதை வந்து வெள்ளை விநாயகர் கோயிலு, பாம்பட்டி சுனை, சுனை, சீதவனம், அர்ஜுனன் கோயிலு, அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு இது தாண்டி போனிங்கன்னா ஏழாவது மலைல சுயம்புலிங்கமா வந்து சிவன் இருப்பாரு ஹம் அதிகாலைல இரவுல நீங்க வந்து பயணத்தை தொடங்கி அதிகாலை மலை உச்சிக்கு வந்து செ சேந்திங்க அப்படின்னா அங்க போய் சூரிய உதயத்தை பாக்கலாம் சூரிய உதயம் நீங்க ஏழாவது மலைல இருந்து பாக்கும்போது வந்து உங்களுக்கு கீழ சூரியன் உதிக்கிற போலயே இருக்கும் அதாவது அவ்வளவு உயரத்துல நீங்க இருப்பிங்க மேகத்துக்கு நடுவுல இருந்து அந்த ஒளியோட வந்து சூரியன் வரும் மேல வரும் உங்களுக்கு கீழ சூரியன் உதிக்கிற போல தோற்றம் இருக்கும் அதுக்காக நீங்க வந்து மொதல் நாள் இரவே வந்து மலை ஏற தொடங்கிரணும் தொடங்குனிங்கன்னா தான் ஒரு அஹ் இரவு ஒரு பதினோரு மணி பன்னிரெண்டு மணிக்கு நீங்க தொடங்குனிங்கன்னா மட்டும் தான் விடிய காலைல ஒரு அஞ்சு மணி அஞ்சறை மணிக்கு நீங்க மேல போய் சேரலாம் ஹம் வயதானவர்கள் கொஞ்சம் ஏறுவது சிரமம் தான் ஆனா நிறைய வயதானவர்களுமே வர்றாங்க அங்க ஆறு மலை ஏறிட்டு ஏழாவது மலைக்கு முன்னாடி ஒரு சுனை இருக்கும் அந்த சுனைல நீங்க குளிச்சிங்க மூலிகை தண்ணில குளிச்சிங்கன்னா உங்களுக்கு நோய் எதுவுமே வராம இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் அது அஹ் துன்னூர் மலை இருக்கும் பாம்பாட்டி சித்தர் அங்க இருக்குறாரு

பிரதோஷம் சித்திரை பிரதோஷம் அந்த மாதிரி வர நேரத்துல வந்து அன் அங்க வந்து அனுமதிப்பாங்க மத்த நேரத்துல அனுமதிக்க மாட்டாங்க மத்த நேரத்துல வந்து மேல போவதற்கு அனுமதி கிடையாது அது மீறி போனிங்க அப்படின்னா அங்க நிறைய புலிகள் நடமாட்டம், சிங்க நடமாட்டம்லாம் வந்து மத்த இடத்துலையுமே இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா இருக்காது அப்பப்ப தான் வரும் ஆனா இங்க வந்து அடர்ந்த வனப்பகுதிங்குறதுனால்

நம்பக்கு அரசாங்கம் அனுமதிக்குதோ அப்போ போயிட்டு அஹ் தரிசனத்தை பெற்றுட்டு கூட நம்ம வரலாம் நம்ப ஊருலே இருந்து வந்து கும்பலாகவும் செல்லலாம் அஹ் தனியாகவும் ஒரு நாலு நண்பர்கள் அந்த மாதிரியெலாம்போகலாம்

அஹ் லாஸ்ட்டா நான் பாத்த இடம் வந்து ஊட்டி அதை பத்தி கொஞ்சொண்டு சொல்றேன் கேட்டுக்கோங்க ஊட்டி ரோஜா தோட்டம் அழகா இருக்கும் தொட்டபெட்டா சிகரம் அப்படின்னுங்குற ஒரு அஹ் சிகரம் இருக்கும் அது வந்து அழகா இருக்கும் பாக்குறதுக்கு

எ இப்போ நீங்க வந்து இந்த ஊட்டிக்கு போனிங்க அப்படின்னா அஹ் இத மாதிரி இந்த இடத்தெல்லாம் நீங்க சுற்றி பாத்துட்டு வரணுன்னு நான் சொல்லுறேன் அப்போதான் வந்து நல்லா இருக்கும் இத விட இதோட வந்து நான் என்னோட அஹ் உரைய வந்து முடிச்சுக்குறேன் நன்றி

நன்றி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

எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நான் பேச இருக்க போற topic என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன் அப்படிங்கற நாவல்ல எழுதின ஆசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை பற்றி தான் கல்கி கிருஷ்ணமூர்த்தி என்கிறவரு ரொம்ப மிகப்பெரிய ஒரு நாவல் ஆசிரியர் அவர் எழுதிய நாவல்கள் எல்லாமே ரொம்ப அருமையான நாவலா வந்திருக்கு அவருடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா கதையோட கற்பனையும் சேர்த்து எது உண்மை எது பொய் அப்படின்னு தெரியாத அளவுக்கு நல்லபடியா நாவல்ல எழுதுவாரு அவரைப் பொறுத்த வரைக்கும் அவர் எழுதின நாவல் இருக்கே அதெல்லாம் ரொம்ப சிறப்பான நாவல்கள் பொய்மான் கரடு அவரோட நாவல்கள் வந்து பொன்னியன் செல்வன் தா வந்து ரொம்பவே புகழ்பெற்றது famous அப்படின்னு சொல்லலாம் இருந்தாலும் அவர் எழுதுண பொய்மான் கரடு அதுக்கு அப்பறம் சிவகாமி சபதம் அப்பறம் இந்திய விடுதலைப் போராட்டத்த பத்தி அதுல ஒரு சில கதைகள் இது நம்ம பூமி போன்ற கதைகள் எல்லாம் வந்து ரொம்ப famous அவரோட நாவல் வந்து தரித்திர நாவல்களாக வந்து பாண்டிய அரசர்கள் பல்லவ அரசர்கள் சோழ அரசர்கள் பத்தி நல்லா எழுதி இருக்காருசோழ ராஜாக்கள பத்தி அவர் எழுதுனது வந்து பொன்னியன் செல்வன் அப்படிங்கற ஐந்து பாகமா இன்னவரைக்கும் ரொம்ப பிரபலமா இருக்கு இதுதா இப்போதைக்கு சினிமால எல்லாம் எடுத்து அவரோட கற்பனை திறமை நம்ம எல்லாருக்கும் போட்டு காட்டிட்டு இருக்காங்க. பொன்னியின் செல்வன் படத்த வந்து நாவல் படிச்சவங்கனால அந்த அளவுக்கு ரசிக்க முடியாத காரணம் கல்கியோட எழுத்துன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க அப்பேர்ப்பட்ட ஆசிரியர் கல்கி கிருஷ்ணமூர்த்தி ஆரம்ப காலத்தில் வந்து சாதாரண ஒரு துணுக்கு எழுத்தாளரா தான் இருந்தாரு அதுக்கப்புறம் அவரோட படிப்பாற்றல் அவர் நிறைய படிச்சிருந்தத அவர் படைப்புல கொண்டு வந்து ஆனந்த விகடன் எழுதி முடிச்சத அப்படியே கல்கியில் எழுதிக் கொண்டு வந்தார் அதுல மக்கள் அவருக்கு மிகப்பெரிய வரவேற்பு அளிக்க ஆரம்பிச்சாங்க அவரத் தொடர்ந்து தமிழ்நாட்டில சாண்டில்யன் பாலகுமாரன் போன்ற பலர் வந்து சரித்திர நாவல்களை எழுத ஆரம்பிச்சாங்ககல்கி அவர்கள் எழுதின பொன்னியின் செல்வன் ஓட தொடர்ச்சியாவே பாலகுமாரன் எழுத்தாளர் பாலகுமாரன் அவர் வந்து பாத்திங்கன்னா அவர் சுஜாதா க்கு அப்புற மா தான் இந்த நாவல் எழுத ஆரம்பிச்சாரு ஒரு கட்டத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அவரு வந்து சரித்திர நாவல்கள எழுத ஆரம்பிச்சாரு சரித்திர நாவல்கள் எழுதுறது வந்து ரொம்ப Easy யான விஷயம் கிடையாது ரொம்பவே கஷ்டமான விஷயம் ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா சரித்திர நாவல்கள எழுதி முடிச்சுட்டு அத வந்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கணும் அதுக்கு அவரு ரொம்பவே கஷ்டப் பட்டார் பிரயோஜன பட்டாருன்னு சொல்லலாம் சரித்திர நாவல்கள எழுதி இருந்தாலும் அவர் தமிழ் சினிமாவில் பாட்ஷா திரைப்படத்திற்கு வசனம் எழுதி பாஷா மட்டும் இல்ல அவரு நிறைய திரைப்படத்திற்கு வசனம் எழுதி இருக்காரு அதுல அவரு ரொம்ப பிரசித்தி பெற்றவர் தான் அவர் எழுதிய உடையார் அப்படிங்கற ஒரு நாவல் வந்து பொன்னியின் செல்வனுடைய தொடர்ச்சியாக இருக்கும் எல்லாருமே பொன்னியின் செல்வன படிச்சவங்க அப்படியே உடையார் நாவல படிச்சாங்கன்னா கதை அப்படியே தொடரது தெரியும் அதுல வந்த கதாபாத்திரங்கள் நந்தினி வந்தியத்தேவன் குந்தவை ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் அப்படியே எல்லாருமே தொடர்ந்து வராங்க ரவிதாசன் கூட அந்த உடையார் ல வராரு so இத மாதிரியான ஒரு வித்தியாசமான எழுத்தாளர்கள் சரித்திர நாவல்கள் புனைவு இத இவங்க எழுத ஆரம்பிச்சு ரொம்பவே புகழ்பெற்று இருந்தாங்கன்னு தான் சொல்லணும் எல்லாருமே வந்து சரித்திர நாவலை எழுதிய பாராட்ட பெற்ற முடியாது ஏன்னா மக்களுக்கு அது புடிக்கணும் முதல்ல புரியணும் மக்கள் அத ரசிக்கணும் சரித்திர நாவல் வந்து எல்லாருமே ரசிக்க மாட்டாங்க ரசிக்கனும் அப்படிங்கறது கிடையாது ஏன்னா சரித்திரம்னு ஒன்னு இருந்தாலே அத வந்து நம்ம பழைய பழைய பேப்பர் படிக்கிறது தமிழ்நாட்ல பாதி பேருக்கு புடிக்காது பழைய news பழைய பேப்பர் பழைய செய்திகளெல்லாம்கேட்க யாருக்கும் அந்த அளவுக்கு பிடிக்கிறது இல்லை என்னடா இது ஐநூறு வருசம் ஆயிரம் வருசம் முன்னாடி உள்ள கதைய போயிட்டு இப்ப எடுத்து வச்சிருக்காங்க இதனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க but இதுல என்ன ஒரு beauty னா இதைப் படிக்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம் படிக்க வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதனால தான் அவங்க சிறந்த நிக்கிறாங்க ரொம்ப சிறப்பான நாவல்கள் வந்து நிறைய பேர வந்து சென்றடையனும் இப்படி நாவல்கள் வந்து மக்கள ரசித்து ரசிக்க வச்சாங்க நாவலாசிரியர்கள் நாவலை எழுதி சிறுகதைகள் தொடர்கதை எழுதி சினிமா வசனகர்த்தாவாகவும் மாறினாங்க நாவல் ஒரு கட்டத்துல பல பரிமாணங்களை கடந்தது நாவல் எழுத ஆரம்பிச்சவங்க நாடகம் கூட எழுதிப் பார்த்தாங்க நாடகம் எழுதுனவங்க நாவல எழுத ஆரம்பிச்சாங்க

cinema க்கு அப்புறம் தான் இப்ப எல்லாமே அப்படின்னு ஆயிருச்சு யாரா இருந்தாலுமே இப்ப cinema cinema cinema அப்படின்னு தான் போயிருக்காங்க ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா cinema தாண்டி எல்லாமே சிறப்பான செய்தியா எதுமே இல்லன்னு சொல்லலாம் cinema க்கு அப்புறம் தான் எல்லாமே ஏன் இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் கூட பாத்தீங்கன்னா cinema வசனம் தான் பேசுறாங்க cinema வசனம் பேசி தான் அரசியல் மேடையில் கைதட்டல் வாங்குறாங்க வசனங்கள் அப்படிங்கறது ரொம்ப முக்கியம் cinema வ பொருத்தவரைக்கும் வசனங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கட்டத்துல ஏன்னா ஒரு காலத்துல வந்து ரேடியோவில் நாடகம் கேட்டே மக்கள் சந்தோசப்பட்டாங்க ஒளிச்சித்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க

இப்போ Theater இல்லாத ஊரு இல்லைன்னு சொல்லலாம் area வுக்கு ஒரு theater கண்டிப்பா இருக்கு புது படத்த எல்லாருமே சந்தோசமா போய் பார்த்தாங்க பாக்குறாங்க பார்ப்பாங்க நல்ல படங்களுக்கு என்னைக்குமே தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய வரவேற்பு உண்டு cinema cinema cinema அப்படின்னு அலைஞ்ச ஊரு தான் நம்ம ஊரு எப்பவுமே cinema காரர்களுக்கும் cinema எடுக்குறவங்களுக்கும் நல்ல மரியாதை இருக்கு அதாவது தரமான cinema வ மக்கள் மத்தியில குடுக்கிறவங்களுக்கு என்னைக்குமே ஒரு தனி மரியாதை உண்டு குடும்ப பாங்கான படங்களை கொடுக்கிறவங்களை வந்து என்னைக்குமே மக்கள் வந்து ஏத்துக்கிற தவறானது கிடையாது குடும்பப் படங்களை கொடுத்த இயக்குனர் விக்ரமன் குடும்ப கதைகளை மையமாக இயக்குன விசு அவங்களுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கும் மரியாதை ரொம்பவே இருக்கு அவங்க படத்துக்கான value ரொம்பவே அதிகம் ks ரவிக்குமார் இது போன்ற பல குடும்பத்தை மையமாக வைத்து ஏன் இப்ப வாரிசு படம் எடுத்த வம்சி கூட அவரோட படங்கள்மையமா குடும்பங்கள் தான் இருக்கு குடும்பங்கள் தான் இருக்கு கொண்டாடுற கதைகள் எடுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம் ஒரு குடும்பம் அப்படி ன்னா இல்ல சண்டை இருக்கும் சச்சரவு இருக்கும் பிக்கள் இருக்கும் புடுங்கல் இருக்கும் ஆனா அது அப்படியே maintain பண்றது இருக்கிறது இல்லையா வீட்ல நடக்குற பிரச்சனை வந்து திரையில காமிச்சா யாரும் பெருசா ரசிக்க மாட்டாங்க. அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேக்கணும் ஒரு பிரச்சனை யை எப்படி கையாள றாங்க அப்டிங்குற விதம் அதெல்லாம் வந்து ரொம்ப சினிமாக்கு அவசியமா ஏற்படுத்து அதுல தான் வந்து இந்த ஆசிரியர்கள் நாடக ஆசிரியர்களோ திரைக்கதை ஆசிரியர்களோ வசனகர்த்தாக்களோ உயர்ந்து நிக்குறாங்க ஒரு சாதாரண ஒரு குடும்ப பிரச்சனை அண்ணனுக்கும் தம்பிக்கு இருக்குற பிரச்சன இல்ல அப்பாவுக்கும் பிள்ளைக்கு இருக்குற பிரச்சனை அத வந்து வளவள கொழகொழ ம் கொண்டு போகாம பாக்குற வங்க எப்படி ஈஸி யா சென்று அடைய ணும் அப்படிங்கறது வந்து எழுத்தாளர்கள் வந்து ரொம்ப அருமை யா கையால்றாங்க ஒரு சின்ன கதை ஒரு வீடு அப்பா ரெண்டு பையன் இருக்காங்க தங்கச்சி க்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த காச இருந்து திருப்பி கொடுப்பா அப்படி ன்னு பெரிய பையன் அப்பாட்ட கேட்டுறான் உடனே பிளவுபட்ட மன ங்களுக்கு நடுவுல செவரு தேவை கிடையாது சின்ன கோடுயே போதும் அப்படி ன்னு சொல்லிட்டு கோதாவரி இந்த வீட்டுக்கு நடுவுல ஒரு கோட்ட கிழி டி அப்படி ன்னு சொல்லி வலது பக்கம் அப்பாவும்

இந்த மாதிரி ஒரு காட்சி எடுக்க ணும் அப்டின்னா அதுக்கான திரைக்கதை வந்து எவ்ளோ பல மா இருக்கும்னு பாருங்க ஒரு திரைக்கதை யை விட அந்த ஆசிரியரோட கற்பனைஅதாவது வசனகர்த்தாசொல்லுவாங்கயில்லயா எழுத்தாளர் நாடகா ஆசிரியரோ திரைப்பட இயக்குனரோ ஒரு சிறந்த எழுத்தாளராக இருந்துட்டா அந்த படத்தோட பரிமாணமே முற்றிலும் மாறிடும் விசு போன்றவர்கள் வந்து சிறந்த எழுத்தாளரா இருக்கறதுனாலதான்

பாக்கியராஜ் படங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாழ்வியல் எதார்த்தத்தோடு இருக்கும் என்ன மாதிரி படம் எடுப்பாரு பாக்கியராஜ் அப்டின்னு யூகிக்கவே முடியாது சில நேரத்துல குடும்ப மா இருக்கும் சில நேரத்துல ஜன்னல்ல இருந்து road வேடிக்கை பாக்குறது மாதிரி

போற போக்குல ரொம்ப எளிமை யா சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் அதான் பாக்கியராஜ் படங்கள் பாக்கியராஜ் படங்களுக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு பெரிய ரசிகர்கள் பட்டாளமே உண்டு அவர மாதிரி திரைக்கதை எழுதவே முடியாது திரைக்கதை எனக்கு மிகப்பெரிய ஆஸ்தான அப்படி ன்னு பாக்குற சொல்றாங்க ஏன்னா ஒரு சாதாரண கதையை அவர் நினைச்சிருந்தா ரொம்ப சுவாரஸ்ய மான கதம்ப மாத்திர முடியும் ஒரு அந்த காலத்து கதை ஒரு புராதன மான கதை என்னோட காதலி உங்களுக்கு மனைவியாகலாம் உங்க மனைவி எனக்கு காதலியாக முடியாது அப்படிங்குற ரொம்ப ஒரு பழைய message வச்சுக்கிட்டு அருமையான நகைச்சுவை படம் எடுத்தாறு அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்கள் பாக்கிய ராஜ் வந்து தமிழ்நாட்டுக்காறு அவர் ஒரு மிக தேர்ந்த ஒரு மலையாளியா நடிச்சிருக்காரு அந்த படத்துல கதாநாயகி நடிச்ச அம்பிகா பாத்திங்கன்னா மலையாளி ஆனா அவங்க தமிழ் பொண்ணு சாந்தியா நடிச்சிருப்பாங்க இந்த contrast அந்த படத்துக்கு ரொம்ப அழகு சேர்த்தது ஏனோ தானோ நடிக்காம பாக்கியராஜ் அவரோட assistant வந்த கோபி ரொம்ப அருமையா அவங்க ளோட நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாங்க கொஞ்சம் கூட வந்து எதார்த்த மே பேசாம அதே நேரத்துல சினிமா க்கு தேவையான அனைத்து அம்சங்களும் இந்த படத்தில் இருக்கும் அந்த ஏழு நாட்கள் பட த்தோட claimax வந்து இன்னைக்கும் எல்லா ராலும் பாராட்டப்படுது அதாவது அவருடைய காதலி ஒரு டாக்டருக்கு மனைவி றாங்க அந்த டாக்டருக்கு அம்மா உடம்பு சரி இல்ல அந்த அம்மாக்காக தான் டாக்டர் வந்து இந்த பொண்ண கல்யாணம் பண்ணிக்ககி றாரு இவங்களோட கதை கேட்டு இந்த music director ஓட அந்த பொண்ண சேர்த்து வச்சஎல்லாம் அப்டி ங்குற ஒரு தாராள மனசுஉள்ள டாக்டர் உன் வாழ்க்கையை கெடுக்க விரும்பலமா அப்டின்னு சொல்லி அவளோடு சேர்த்து வைக்க பாக்குறாரு அந்த நேரத்துல தான் நம்ம hero பாக்கியராஜ் இந்த காலத்தால் அழிக்க முடியாத இந்த வசனத்தை பேசறாரு என்னுடைய காதலி உங்க மனைவி ஆகலாம் பச்சை உங்க மனைவி என் காதலி ஆகாது சார் அப்டினு சொல்ற அந்த claimax இருக்கே அது தமிழ் cinema ல ரொம்ப ஒரு அசைக்க முடியாத claimax எது எது எப்புடி இருக்கணுமோ அது அது அப்டி தான் sir இருக்கணும் அப்டின்னு சொல்லி பாக்கியராஜ் இயல்பையும் மீறாம பண்ணையும் வந்து ஒடச்சு ஏரியாம ஒரு மரபான ஒரு படமாக எடுத்து முடிச்சு இருந்தார் இந்த படங்கள் வந்து இன்னைக்கும் காலத்தால் அழிக்க முடியாமா இருக்குனா அதுக்கு காரணம் வந்து அதுக்கு அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு கடுமையான முயற்சி

எந்த வித compromise ம் கிடையாது ஒரு திரைக்கதை வந்து எப்படி சொல்ல ணும் அப்படிங்கறது ரொம்ப தெளிவா இருப்பாரு படத்த வந்து எந்த காட்சி யை எப்படி எடுக்க போறோம் இந்த காட்சிக்கு என்ன மெனக்கிடல் இருக்கும்

உண்மை என்னனா அவருடைய பிரம்மாண்டத்தைத் தாண்டி அவருக்கு இருக்குற அந்த செயல் திறன் தான் அவருக்கு எந்த படத்துக்கு எவ்ளோ செலவு பண்ணனும் அப்டின்னு தெரிஞ்சிருக்கு jeans படத்துக்கு அவர் பண்ண செலவு காதலன் படத்துக்கு கிடையாது